ஹம் ஹம்

ஹம்

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம்

ஹம் ஹம் ஹம்

இறங்கி பெட்டிகளை சேகரிக்க விமானநிலையத்து அருகில் குதிரையாளையம் போல் இருந்த கொட்டடைக்கு வந்தார்கள் யாரவது வரவேற்க வந்துயிருகாங்கலா பாரு வசந்த் வசந்த் cigarette டை பற்றவைத்து கொண்டு வெளியே வந்தான் மூன்று taxi களும் ஒரு பாண்டியனும் காத்து இருந்தன டப்பா கட்டிய taxi காரர் எங்கட்டு போகனுமுங் மதுர போயிருவோமா என்றார் கொடைக்கானல் செல்வரங்கம் அமைச்சார உங்கல என்று வசந்த் கேக்க இல்லிங்க நா உள்ளூரு கொடைக்கானல் ல இருந்து யாரும் வரல நாம போயிருவோம் வாங்க முண்ணுருவாத boss யாரும் வர்ல என்று கணேஷ் யின் அருகில் சென்றான் வசந்த் கண்ணா திறந்து பாரு கணேஷ் காட்டினான் எதிரே ஒருவர் மார்பு முழுதும் மறைக்கும் படியாக கணேஷ் வசந்த் flight number five not one என்ற அட்டையில் அவசரமாக எழுதியதை பிடித்து கொண்டு நின்றார் அருகே orange நாய் குட்டி போல ஒரு வண்டியில் paradise in என்று எழுதி இருந்தது அட இத பாக்காம விட்டுடனோ பொம்பள இல்ல பாரு அதா இருவரும் அருகே செல்ல அட்டைகாரரே நாங்கதா கணேஷ் வசந்த் அந்த ஆள் கணேஷ் இடம் ஒரு கடிதத்தை குடுத்தார் அன்புள்ள கணேஷ் விமான நிலையத்திற்கு வர இயலாதத்திற்க்கு மன்னிக்கவும்

செல்வரங்கம் வீடு உங்களுக்கு தெரியுமா மலை மாளிகையினு தெரியும் ஆனா உள்ள போனது இல்ல van கிளம்ப நேரா போய்டலாங்களா நடுவுள்ள முனியாண்டி விலாஸ் ல நிப்பாட்டி tea சாப்புடுவோமா tea யா யோவ் பசி கொலையப் புடுங்குது சாப்பாடு எங்க சாப்டலானு சொல்லு இல்லனா உன்னையே முழிங்கிடுவ வத்தல குண்டுல சாப்பாடு சுமாரா இருக்குங்க ஏறத்தால ஒரு kilo metre க்கு அவர்களுடன் தொடர்ந்த பாத்திமா கல்லூரி வளாக சுவர் இயேசு பிரானே பேசியது சமய நல்லூர் station தாண்டியதும் மதுரையை தவிர்த்து நெடுஞ்சாலையில் சற்று நேரம் மெளனமாக சென்றார்கல். வத்தல குண்டு எந்தன தூரம் இந்தா வந்துருங்க இராஜமையர் ஊர் என்றான் கணேஷ வசந்த் அவன புருவத்தால் வினவ கமலாம்பாள் சரித்திரம் இராஜமையர் என்றான் boss வர வர உங்களுக்கு எந்த சந்தற்பத்துல என்ன பேசுறதுனே தெர்ல அதுவும் பசி வேலையில driver கொஞ்சம் நிறுத்துங்க பலாச்சுல வாங்கிருவோம் நெடுஞ்சாலைய விட்டு விலகி இப்போது van மலை பாதையை நோக்கி விரைந்தது boss நமக்கு செல்வரங்கத்த எப்படி தெரியும் ஒரு முறை estate duty case ஒன்னு செய்தோமே நியாபகம் இல்லையா வூ அச்சா அச்சா பதினஞ்சி லட்சத்துக்கு lease வாங்கி குடுத்தோம் ஆமா ஆமா இது என்ன ரெண்டு விஷயம் கேட்டு இருக்கார் என்று driver குடுத்த கடிதத்ததை காட்டி கேட்டான் ஒரு புத்தகம் ஒரு doctor அதுவும் ENT doctor கேட்டுயிருந்தார் வயசான காலத்துல காது டம்மாரம்மா doctor ராமமூர்த்தி வரதா தா இருந்தார். கடைசி நிமிசத்துல அமெரிக்கா போய்ட்டார். புத்தகம் கிடைச்சிது எதுக்கு போறோம் வசந்த் எனக்கு ஒரு வாரம் rest தேவப்படுது அந்த மலைமாளிகை பாத்தா பிரமிச்சிப் போய்டுவா செல்வரங்கத்துக்கு daughter யாரவது உண்டா அல்லது அல அலையா தல வாரிக்கிட்டு ஒரு இளம் மனைவ sorry தனி ஆள் நாசமா போச்சி ஒரு வாரம் புல்லு பூண்டு மல மரம் மட்டையா பலாப்பழம் தேன் eucalyptus எல்லாம் சரிதா boss ஒரு பொண்ணு இல்லனா எப்படி வண்டி ஓடும் உண்ணாமல் இருக்கலாம் வேற எதுவும் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்ணோடு shut up வசந்த் அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தான் blood cells zoology and aging சரிதான் மாமா கடுமையா scholar போல என்ன வயசு இருக்கும் நிச்சயம் எழுவதாவது இருக்கும driver கொஞ்சம் நிருந்துங்க என்ன டா பாருங்க boss gypsy மேல ஒரு சோன்பப்புடி அந்த பெண் மாருதி jeap பின் முன் பகுதியில் உக்காந்தபடி கையை ஊன்றி கொண்டு கால் ஆட்டிக் கொண்டிருந்தால் வசந்த் குதித்து இறங்கி hi எதாவது பிரச்சனையா அந்த பெண் அவனை நிமிருந்து கண் கொட்டாமல் பார்த்தால் அவள் புன்னகையில் கேலி இருந்தது முடி கச்சைகளை வெட்டி சேகரித்து பின் பக்கம் அனுப்பி இருந்தால் திருத்தப்பட்ட புருவம் வில்லாக இருக்க உதட்டில் கரு ரத்தச்சாயம் முகத்தில் ஈர makeup நகை இல்லாத கழுத்து கையில்லாத சட்டை கர்சலவை jeans ய பேர் வசந்த் உங்கள ஒரு dance ல பாத்து இருக்கேன வசந்த் வாடா வந்துரு எதாவது உதவி தேவையா lift வேணுமா பசிக்கிதா பலாச்சுலை தரட்டுமா, தேன் தடவலாமா, சோடா வேணுமா, காலாற நடக்கணும, கவிதை வச்சிபோமா, தாகமா என்னனு சொல்லுங்க அந்த பெண் மாறாமல் வசந்த் தையே பார்த்து கொண்டுருக்க அவன் குதித்து ஏறி அவள் அருகில் உக்காந்தான் வசந்த் நீ இப்போ வரப்போறியா இல்ல நா போய்டட்டுமா one minute boss என்றவன் அவளிடம் என்ன பேசவே மாட்டிங்களா என்றப் படி அவள் கையை பற்ற அந்த பெண் திடீர் சீற்றத்துடன் வசந்த் தின் தாடையில் அடித்து குதித்து இறங்கி jeap பை கிழப்பி கொண்டு புறப்பட்டு விட்டால் அவள் விட்டுச் சென்ற புழுதி மேகம் அடங்கியதும் வசந்த் தன் கண்னதை தடவிக் கொண்டு வந்தான் boss என்னால நம்பவே முடியல என் குறுகிய வாழ்நாள் லையே எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஆம்பல அர அரஞ்சது இல்ல வசந்த் மறுபடியும் van இல் வந்து ஏறிக்கொண்டான் நல்லா வேணும் ஆரம்பத்துலையே வம்பா எங்க போக போறா கொடைக்கானல் ல வச்சி புடிச்சி அரஞ்ச அதே கைய மன்னிப்பு கேட்டு ய கண்ணத்த தடவி குடுக்க வைக்கலனா ய பேர் வசந்த் இல்ல என்ன driver ய பேரு ஜகாரியாங்க கணேஷ் புன்னகையித்தான் பாதை மலை பகுதியை உயர உயர இடதுப் பக்கம் அதல பாதாளம் வளர்ந்து கொண்டே வந்தது மஞ்சளாறு அணை கட்டும் ஏறியும் கடந்து சற்று தூரம் சென்றதும் மலை இடுக்கில் ஒளிந்து கொண்டிருந்த அருவி தெரிந்தது வெள்ளி ரேகை போல வகிடு போல சத்தம் சத்தமற்ற உறைந்த சலனமாக தூரத்தில் தெரிந்தது காடு அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரப்படுத்த விரும்பியது காற்றில் குளிரும் பகலில் பச்சையாக இருட்டும் பூச்சிகளின் வைன் சத்தமும் காதில் அடைப்பும் கிடைக்க மறுபடியும் அந்த பெண்ணை பார்த்தார்கள் முன் மாதிரியே மாருதியை நிறுத்தி கால் ஆற்றிக் கொண்டிருந்தால் driver நிருந்துங்க வேற வேல இல்ல வேண்டா driver நீங்க போங்க அவளை கடக்கும் போது அந்த பெண் வசந்த் தையே பார்த்தால் முகத்தில் அதே கேலிரொம்ப அழகா இருக்கா boss என்னா செழிப்பு பாத்திங்களா வசந்த் எப்புட்ரா அதுலா கவனிக்கிற நீ குதிச்சிதே பாக்கல என்னா boss உலகத்துலையே மிக அழகான காட்சிகல் ல ஒன்னு ஒரு பொண்ணு bannet ல இருந்து குதிக்கிறது அட பாவி முன் ஜென்மத்துல paradise in hotel சந்தடியில் இருந்து தள்ளி இருந்தது மலை பகுதியில் வில்லலாக வெட்ட பட்ட இடத்தில் எது தரை மட்டம் எது முதல் மாடி என்று சொல்ல இயலாத வாறு நவீனமான கட்டிடம் அருகே இலவச இணைப்பாக ஒரு அருவி season சமையம் ஆனதால் புதிதாக கல்யாணம் ஆனவர்கள் நிறைந்து இருந்தார்கள் வசந்த் தும் கணேஷ் சும் அறைக்கு போய் சேந்ததும் phone வந்திற்பதாக சொன்னார்கள் வசந்த் போய் விசாரி செல்வரங்கமாதா இருக்கும் வசந்த் reception க்கு வந்து போன் ன எடுத்து hello வசந்த் speaking செல்வரங்கம் பேசற கணேஷ் வரலையா வந்துருக்காரு கணேஷ் ச கூப்புடு ய யங்கிட்ட சொல்லலாமே என்ன message புத்தகம் கொண்டாதிங்களா கொண்டாந்தோம் சரி கணேஷ் வந்ததும் பேச சொல்லு மூணு ரெண்டு மூணு வசந்த் telephone ன வைத்து விட்டு thanks room ல telephone கிடையாதுங்களா இப்பதா இந் season தா தொறந்து இருக்கோம் என்றால் அந்த பெண் அப்போ எல்லாமே fresh சபாஷ் உங்கள அப்பறம் கவனிச் sorry சந்திக்கிற வசந்த் திரும்ப வந்த போது கணேஷ் ஜன்னலை திறந்து வெளியே பாத்துகொண்டு இருந்தான் யார் ரா செல்வரங்கம் ரம்பத்துக்கு ஜலதோஷம் புடிச்சாமாதிரி ஒரு குரல் நீங்கதா வேணுமா புத்தகம் கொண்டு வந்திங்கலானு கேட்டாரு வசந்த் TV ய தட்ட புதிய பறவை, பார்த்த நியாபகம் இல்லையோ என்றது இல்லையே என்ற அதே மெட்டில் பாடி விட்டு அணைதான். இப்போ அவர் வீட்டுக்கு வரதுன்னு சொல்லலையா இல்ல telephone number ஒன்னு குடுத்தாரு three two three மொத்தமே இந்த ஊர்ல பத்து telephone தா இருக்கும் போல வசந்த் கணேஷ் அருகில் வந்து நிற்க அதா அவர் வீடு மலை மாளிகை பசுமைக்கு நடுவில் சந்தன நிறத்தில் மாலைச்சூரியன் முலாம் பூச தனிப் பட்ட ஒரு வீடு மலைச் சருவில் தெரிந்தது அதன் ஒரு பகுதி மலைமுகட்டின் பிரமிப்பில்செருகி இருக்க மேகம் ஒன்று அருகே வந்து விசாரித்து கொண்டி இருந்தது ரொம்ப தனியான இடம் போலருக்கே ஆமம் என்றான் கணேஷ் கண்களை எடுக்காமல் போய் பாத்தே ஆகணும் கணேஷ் மெளனமாக இருக்க அதுக்கு முன்னாடி அந்த gypsy பொண்ணு கெடைக்காம போயிருவாளா கெடச்சா தக்க சன்மானம் எப்டி சொல்றிங்க இதோ பாரு கணேஷ் hotel அறையில் படுக்கை மேல்லிருந்த தினமணி இதலை காட்டினான் மே ஏழிலிருந்தே இந்த பெண்ணை மதுரையில் இருந்து காண வில்லை தகவல் குடுப்போற்கு தக்க சன்மானம் உண்டு கீழ்காணும் விலாசத்துக்கு எழுதவும் தாமுதர் தெற்கு ஆவணி மூலவீதி மதுரை photo வும் மாகி இருந்தது இவ தானே இவதா boss gypsy number note பண்ணியா TTSseven six seven seven boss பெண்ணையும் பாப்ப எண்ணையும் பாப்ப அப்போது அரை கதவு தட்டப்பட திறந்ததில் ஒரு பையன் வெந்நீர் வேணுங்களா என்றான் இந்த வேலையிலா ராத்ரில குளுருங்க குளுருக்கு வெந்நீர் உபயோகம் படுத்துறது இல்லையே யப்பா நானு கணேஷ் குறிக்கிட்டு ரெண்டு tea கொண்டு வாப்பா என்றான் நா ராத்திரி ஒரு பிராந்தி அடிச்சாகனும் ஜலதோஷம் கணேஷ் அந்த புத்தகதை புரட்டினான் since seventhology is an inter disciplinary subject numerous experts represents there upto date results related to aging three two three என்ற அந்த telephone எண்ணுக்கு கணேஷ் phone செய்தான் அடித்து கொண்டே இருந்தது தவிர யாருமே எடுக்க வில்லை. சாய்ங்காலம் அங்க நேரா போய் செல்வரங்கத்த பாத்துடலாம் வசந்த் அப்போ தீர்மானமா எப்போ அந்த பொண்ண தேடுறது மோதல் ல செல்வரங்கம் அப்பறம் உன்ன அவுத்து விட்டுர்ற boss பிரம்மாதமா ஒர gulf மைதானம் உண்டு இங்க வரிங்கலா solar telescope குறிஞ்சி மலர் ரெண்டுலதா எனக்கு ஈடுபாடு what is குறிஞ்சி தெரியாதா பன்னிரண்டு வர்சத்துக்கு ஒரு முற பூக்குற பூ டா ஓ அச்சா அச்சா எனக்கு தினமும் பூக்குற பூ மேளதா இஷ்டம் காலை அரும்பி பகல் எல்லாம் போதாக மாலை மலரும் இன் நோய் னு வள்ளுவ பெருந்தகை சொன்னாப்புல சாய்ங்காலம் குளிர் ஆறமித்திருந்தது கணேஷ் sweater போட்டுக்கொண்டான் வசந்த் இதுலாம் ஒரு குளிரா என்று பனியன் இல்லாத திறந்த button சட்டையுடன் இருந்தான் கிளம்பினான் கணேஷ் அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டான் மெதுவாக உயரும் சாலை விழும்பில் நடப்பது பத்திர குறைவாக இருந்தது car லும் standard van களும் bus களும் நிறைய புழங்கின கீலே ஏரியின் honey moon படகுகள் கலக்கி கொண்டு இருந்தன வசந்த் ஒரு shake வாங்கி அட்டை பெட்டியை straw வாழ் குத்தி உறுஞ்சிக்கொண்டே வந்தான் சாலை ஓரத்தில் கம்பிலி சமாச்சாரங்கள் விற்று கொண்டிருந்த

ஒரு குறுப்பிட்ட வயது வந்துடா எந்த தேசத்து பெண்ணும் அழகாதா இருக்கா boss இல்லையா சத்தர் னா எத்தர் ஏழுவது டா பகல் கொள்ள இருந்தாலும் கொள்ளை அடிக்கிற குட்டி ஒரு double ok அதனால குடுக்கலாம் boss திபத்திய பாச தெரியுமா உங்களுக்கு உம் பக்கத்துல தம்மு அடிச்சிகிட்டு இருக்கா பாரு காதலன் அவனுக்கு தெரியும ச்ச ச்ச அண்ணன் boss அது அதே மூஞ்சிய பாருங்க எல்லார்க்கும் அதே மூஞ்சிதாண்டா

அவர்கள் நகரத்தை விட்டு விலகி தனியான பாதையில் செல்லும் போதுவசந்த் க்கு மூச்சி இறைத்தது டப்பா டப்பா வா cigarette குடிச்சா இப்படி தா என்றான் கணேஷ் நீங்க இப்போ விட்டுடதா பேரா ஆமாம் ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டோ அதுதான் யாமாற்று வேலை cigarette டை பொறுத்த வரை எல்லாமே binary நாலு cigarette குடிக்கறதுக்கும் நாப்பது cigarette குடிக்கறதுக்கும் அர்த்தம் ஒண்ணுதா பழக்கம் விடலன்னு அர்த்தம் boss இது என்ன இடம் வாசல் gate டில் மலை மாளிகை என்று மர பலகையில் எழுதி இருவது வர்ஷம் ஆகி இருக்கும் gate பூட்டி இருந்தது கம்பி இடைவேலைகளில் சாலை பயங்கரமாக உயர்ந்து ஒரு கொண்டை ஊசி வளைவு எடுத்து மறுபடியும் உயர்ந்து மலை மாளிகைக்கு அவசரமாக கொண்டு செல்வது தெரிந்தது பூட்டி இருகே hello hello வசந்த் கதவை சத்தம் செய்தான் பதிலுக்கு சில பறவைகள் தான் குரல் குடுத்தன அந்த இடத்து அமைதியில் ஒரு கணம் இருந்தது ஆனா வீட்ல விளக்கு எரியிது வாசல் ல பாரு shed க்கு பக்கத்துல வசந்த் gypsy மாருதி என்றான் அதே colour றா ஆமா number number தெரியல பாத்துடலாமா எப்படி ஏறி குதிக்கிறது அதுல நீதா expert ஆச்சே வசந்த் கணேஷ் யை முறைத்து சில சந்தற்பதுல என்ன திருடன் மாதிரி treat பண்ணிறிங்க ஏறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வசந்த் அருகில் தேடி ஒரு பாரங்கல்லை எடுத்து அந்த பூட்டை நாலு அடி அடித்தான் அது வாயை பிளந்து கொள்ள gate டை திறந்தார்கள் அது என்னை இல்லாமல் என்றது cinema ல வரா மாதிரியே சத்தம் போடுதே boss வலது கால எடுத்து வச்சி உள்ள வாங்க மலை மாளிகையில என்ன என்ன காண கிடைகிதுன்னு பாப்போம் அவர்கள் தனிமையில் நடந்து செல்லும் போது காய்ந்த இலைகள் சறுக்கின பள்ளத்தாக்கிலிருந்து காற்று சுலர்ந்து மேலே அடிக்க

சட்டிகளிலும் தொட்டிகளிலும் வளர்ந்து இருந்தன குருக்கே ஒரு மான் ஓடியது ஒரு சின்ன petrol engine இருந்தது அதன் பக்கத்தில் boss ஆம ஆமையா சரியா பாரு ஆமா boss ஆம முழு size ஆம வசதியா ரெண்டு பேர் ஒகாந்துககுலா போல மோதுகு பாருங்க boss இது என்ன இடம் சம்மந்தா சம்மதம் இல்ல பொருட்கள் செடி petrol generator மான் ஆம இந்த மல பிரதேசதுள்ள மண்டைய போட்டுறதா இந்த ஆம மாருதி gypsy ய பாரு அதே number தான ஆமா boss seven six double seven தா அந்த அம்மா எந்த வட்டாரத்துல தா இருக்கணும் boss விஷயம் ரொம்ப romantic கா போகுது அந்த பெண் மலை முக்குட்டுல காத்துல கூந்தல் நுழைஞ்சி விளையாட தொடு வானத்த பாத்துகிட்டு நிக்கிறா பக்கத்துல suicide note ய தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்ல நா கடைசி நிமிசத்துல கடைசி second போய் காப்பாத்துற என்ன காரியம் செய்யிது இந்த காஞ்சனா இந்த வசந்த் எதுக்காக இந்த உலகத்துல உயிர் வாழுறான் shut up டா வீட்டின் அருகே மௌனம் இன்னும் அதிகமாக அப்பி இருந்தது முழுவதும் பாறாங் கற்களால் முதல் மாடி வரை கட்டப்பட்டு கூரை மட்டும் ஓட பூசி இருந்தது

லேசாக உயர்ந்த verandah ஒரு கிளி கூண்டு தொங்கிக்கொண்டு இருந்தது அதனுள் கிளி இல்லை தோட்டத்தில் ஆள் இல்லாமல் உஞ்சல் காற்றில் ஆடிக்கொண்டு இருக்க M செல்வரங்கம் MAMISL என்று பலகை எழுதி இருந்தது கூடத்தை காட்டும் கதவு திறந்து இருந்தது calling bell எதுவும் இல்லையா ஆளே நடமாட்டம் இல்ல போல sir sir hello ஐயா எதுக்கும் பதில் இல்ல போலாமா boss அங்க என்ன கணேஷ் தோட்டதை பார்த்து கொண்டு இருந்தான். ஊஞ்சலில் அந்த பெண் ஆடிக்கொண்டு இருந்தால் இவர்கள் இருவரும் வாசலில் நிற்பது அந்த இடத்தில் இருந்து தெரியும் என்றுதான் தோன்றியது இருப்பினும் இவர்களை அவள் கவனித்ததாக தெரியவில்லை ஊஞ்சலின் இரண்டு கம்பிகளையும் பிடித்துக்கொண்டு காற்றில் கூந்தல் ஆட ஆடிக்கொண்டு வணக்கம். corona ங்கற பேரை கேட்டாலே உலக நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போன ஒரு காலம். ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு வரை இந்த வார்த்தை வந்து உலக நாடுகள்ல பெரும் அதிர்ச்சிக்குண்டானது

இதனால் இந்த தொற்றுங்கிறது வந்து கடுமையான மூச்சுத்திணறலை உண்டாக்கும். ஒரு தீய சீனாவுல அமெரிக்கால ஆரம்பிச்சு தொடர்ந்து உலக நாடுகளுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்தியாவிலேயும் வந்து நிறைய பேரு இறந்து போனதை நம்ம எல்லாரும் சீனாவிலே இருக்கிற வுஹான் மாகாணத்திலே முதன் முதலிலே ஆரம்பிச்சதுதான் இந்த corona தொற்று சீனாவுல எல்லா நகரங்களுக்கும் ஆரம்பிச்சது மத்த மற்ற நாடுகளுக்கு அப்படியே பரவி இதனுடைய தாக்கம் வந்து உலகம் நாடு அத்தனைக்கும் பரவியது இது சரியா டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலதான் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க ஆனா அதுக்கு சில நாட்கள் வரைக்கும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்காம நிறைய பேர் உலக அளவுல பெரிய இழப்புகளை மனித உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே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 பொது சுகாதாரம் அவசர நிலையா இதை அறிவிச்சாங்க corona தொற்று வந்த பிறகு மார்ச் பதினொண்ணு அப்போ இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் பதினொண்ணு அப்போ உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சாங்க மார்ச் இருபத்தி மூணு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் நம்மளுக்கு இந்த தொற்று வந்த உடனே இதுல இதுக்கு சரியான மருந்துகள் சிகிச்சைகள் கண்டுபிடிக்க முடியாதனால ஊரடங்கு வந்து அனைத்து நாடுகளும் கடைப்பிடிச்சாங்க. சீனால உள்ள சீனாவில் உள்ள அத்தனை சீனா உட்பட நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகள் கூறுவதும் பெரிய ஊரடங்க முத முதல் ஊரடங்கு இரண்டாம் சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லி பெரிய அளவுல ஊரடங்கு அறிவித்தது. இதனால அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை பொதுமக்கள் அனைவரும் பெருசா பாதிச்சாங்க அது போக நிறைய உயிரிழப்புகள் நடந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மக்கள் நெருக்கமான இருக்கிற பகுதிகளிலேயும் இருமல் தும்மல் பேசறது மூலமாகவும் உருவாகிற ஒரு நுண் கேள்வி இது காத்துல பரவாம தரையில மேற்பரப்புல எங்கெங்க table chair இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்ம வழக்கம் போல கைகள் பற்ற இடம் அங்க இங்க நாமா ஏதோ தொட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூக்கு வாயி முகம் இதெல்லாம் தேய்க்கும் போது அஹ் தேய்க்கும்போது அது பரவலா corana தொற்று பரவ மிகப்பெரிய காரணமா இருக்கு இந்த corona தொற்று ப~ corona தொற்றுக்குண்டான அறிகுறி பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பு மூச்சுத்திணறலு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதாவது சிலர் ஒருவருக்கு அறிகுறிகள் இல்லாம ஏன் இந்த நோய் இருக்கிறதை சில time கண்டுபிடிச்சிருக்காங்க காய்ச்சல், இருமல், சோர்வு, மூச்சுத்திணறல், வாசனை, உணர்விழப்பு, நோய் தீவிரமடையும் போது, நிமோனியா காய்ச்சல், அப்புறம், கடுமையான மூச்சுத்திணறல் ஏற்படுறது ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அறிகுறி தெரிய சரியா ஐந்து நாள் இல்லை சில நேரங்கள்ல பதினாலு நாள் வரை கூட ஆகும் இந்த நோய்க்கு அதிகம் குறைப்பு ஆதரவும் சிகிச்சை முதன்மையான சிகிச்சை எல்லாமே பண்ணாதான் இதற்கு இந்த தொற்று கொஞ்சம் கம்மி பண்ணனும்ன்னு சொல்லியிருந்காங்க. ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்க எந்த ஒரு தடுப்பூசியோ மருந்துகளையோ கண்டுபிடிக்காம வருவதால நிறைய உயி~ உயிர் உயிரிழப்புகள் நடந்து கொண்டே இருந்துச்சு. ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஜனவரிஅந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இந்தியாவுல அஹ் மிகப் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனது corona அஹ் மிகப்பெரிய இழப்புகள் மனித உயிரினங்களாக மனித அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு போக்குவரத்தும் எதும் இல்லாம எல்லாமே ஊரடங்கு போட்டதுனால பெரிதும் அஹ் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிச்சு தொழில் தொழில் இழப்புகள் உயிரிழப்புகள் எல்லாம்

அஹ் இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டு அந்த time ல சில நாடுகள்ல கண்டுபிடிச்சாலோ ஒரே நேரத்துல எல்லா நாடுகளுக்கும் அது வந்து போட முடியாத சூழ்நிலையில நிறைய பேரு இறந்துபோய்ட்டாங்க நாளடைவில் வந்து அந்த corona தொற்றுக்குண்டான வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சில தடுப்பூசிகள்ல ஒவ்வொரு நாடுகள்ல கண்டு புடிச்சிச்சி வெளிநாடுகளுக்கு இப்ப அனுப்பிச்சு எல்லா மக்களும் போட்டுக்கணும். முதல் தடுப்பூசி இரண்டாம் தடுப்பூசி மூன்றாம் தடுப்பூசின்னு சொல்லி எல்லாம் அரசாங்கத்தில அறிவிச்சு அதுக்கு உண்டான certificate உம் அதுக்குண்டான சான்றிதழ்களும் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் வந்து அஹ் அதுவும் வந்து சில நே~ ஒரு கால கால நேரங்கள் முப்பது நாள் கழிச்சுதான் போடணும். நாற்பது நாள் கழிச்சுதான் போடணும். அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி எல்லாம் தினக்கூலி ஆள்கள்கள் ஒரு தினக்கூலி ஆள்கள் வேலையில்லாம ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில சாப்பாடு இருக்கு அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்ற அளவுக்கு முடியாம அதுலயும் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த மருந்து கண்டுபிடிச்சு சில நாட்களுக்கு அப்புறம் அஹ் எல்லா நாடுகளுக்கு வந்து அஹ் அஹ் நம்ம நாடு அஹ் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாம் நம்ம நாட்ல இந்த மருந்தை வந்து ஊசியை தடுப்பூசி போட்டுக்கிட்டு சில பேர் வந்து வயசானவங்களும் முடியாம ஊசி போட்டும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஒரு நாற்பத்தி நாலு வயசுக்கு மேல முதல்ல ஒரு ஆளு சீனாவு நேரத்துக்கு அப்புறம்தான் இங்க வந்த மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உண்டாச்சு அது corona தொற்று வந்த பிறகு முதல்ல வந்த நுரையீரலைத பாதிச்சிட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய அஹ் பக்க விளைவுகள் எல்லாம் ரொம்ப அதிகமானதுனால இது எப்படி எங்கிருந்து வந்துச்சு? எப்படி இருக்க அஹ் சரி செய்யறது எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் correct அ மருந்து கண்டுபிடிக்கறதுல தீவிரமானாங்க. முகக்கவசம் அணியணும் அப்படிங்கறது இதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையா இருந்துச்சு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முகக்கவச கட்டுப்பாடுகள் இந்த முறையில நிறைய இருந்துச்சு. அஹ் மாணவர்கள் பெரிதளவும் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைங்க சே~ மிகப்~ மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. யாரும் வெளிய போகாம net இல்லாம

அஹ் ஊசி எல்லாம் போட்ட பிறகு ஓரளவுக்கு இந்த நோய் வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. இதுல வந்து மருத்துவர்களின் பயனளிப்பு வந்து பங்களிப்பு வந்து மிகப்பெரிய அளவுலஇருந்துதானால பல உயிர்கள் காப்பாற்றப்படும் சூழ்நிலைக்கு தள்ள பட்டுச்சு இல்லேன்னா நம்ம மக்கள் தொகையில பாதி மக்கள் தொகை இழந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும்

மக்களுக்கு இப்ப கூட help பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு நோய் தொற்றுக்கு வந்து பொதுமக்கள் காப்பாத்தின விஷயம் தெரிஞ்ச விஷயம். அதை யாரும் மறக்க முடியாது இதுல வந்து அரசாங்கத்தால் அறிவிச்ச துப்புறவு பணியாளர்கள்ன்னு சொல்லி சில பேரால நியமிச்சாங்க. அவங்களும் ஒரு சிறப்பாக செயல்பட்டதனால இந்த நோய்க்கான கட்டுற~ கட்டுப்பாட்டில் கொண்டு வர போற இருக்கும்~ கொண்டு வந்துட்டோம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த corona னால கிட்டத்தட்ட ஒரு உலக அளவில் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலான பேரு ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. உலக அளவுல மக்கள் தொழில் தலைவர்களும் சரி நாட்டில் எல்லாருமே வந்து ஊரடங்கு பயண கட்டுப்பாடு நம்ம அந்த இது திருவிழாக்கள் அஹ் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாம எல்லாத்தையும் முடக்கி ஒரு ஊரடங்கு அறிவிச்சதுனால அஹ் government உடைய சொல்றதை நம்ம government அரசாங்கம் சொல்றதே நம்ம கேட்டு அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகளை அவங்க சொல்றதைக் கேட்டு நடந்துக்கிட்டதுனால நம்ம சில விஷயங்கள் எல்லாம் நம்ம உயிர்களை காப்பாற்றணும்ன்னு சூழ்நிலை உருவாயிருச்சு. உலக அளவுல சமூக பொருளாதாரம் மற்றும் சே~ பெறுதளவுல அஹ் சீரழிவை ஏற்படுத்தி ஒரு தெரிந்து விட்டிருக்கு. எந்த ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை வந்து கோயிலு விசேஷமோ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் விளையாட்டு மத அரசியல் மற்றும் கலாச்சாரம் நிகழ்வுகள் இதெல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டு அதெல்லாம நிறைய இது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அரசு விழாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மற்றும் அதாவது மத்தவங்களை பார்த்து நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து நம்மளே பயப்பட

ஊரடங்காலே மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சிதே தவிர மருந்து இல்லாததுனால தடுப்பூசி இல்லாததுனால பெரிதும் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருந்த அஹ் பள்ளி குழந்தைகளும் பள்ளிக்கூடங்களும் சரி college லயும் கல்லூரி மாணவர்களும் சரி நிறைய பேர் இங்க வந்து போனது நம்மளுக்கு சரி அது போக

மாணவர் சதவீதத்திலும் சதவீதத்திலிருந்து சதவீத மாணவர்கள் சீனாவுல வந்து இறந்தது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச இந்த corona தொற்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருவது இருவத்தி ஒண்ணு இருவத்தி ரெண்டு ஒரு மூன்று வருஷமா உலகையே ஆட்டி படைச்சிச்சு இருபத்திரண்டுக்கு இருபத்தி இரண்டாம் வருஷம் இரண்டாயிரத்து வருஷம் பல தடுப்பூசிகள் விதவிதமா கண்டுபிடிச்சு எல்லா நாட்டு மக்களும் தடுப்பூசி செலுத்துனதுனால இந்த இந்த corona தொற்ற முழுசும் கட்டுப்படுத்தி கட்டுப்பட்டு கொண்டு வந்து அரசாங்கம் ஆக முன்னேற்பாடெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால இன்னும் வந்து corona தொற்று வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி நாளடைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது இந்த வருடத்தில் இயங்குகிறது நூத்துல zero zero ஒரு percentage என்கிற மாதிரிதான் சுத்தமே இல்லாதளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை பத்தி நம்ம எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த நோய் பரவிட்டு இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து இந்த அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய இடத்தில அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாறி நம்ம பாதுகாப்போட இருப்போம்ன்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு நன்றி நான் வந்து இப்போ விவசாயத்தை பத்திதான் பேச போறேன் விவசாயன்றது ஒரு தொழில் இல்லை அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு ஆஹ் விவசாயம்தான் விவசாயங்கறது ஒரு தொழிலாவே நினைக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருந்து விவசாயத்தை நம்பிதான் இருந்தாங்க அதனால விவசாயத்தை வந்து அவங்க தொழிலா மதிக்க மாட்டாங்க ஒரு தெய்வமாதான் பாப்பாங்க அப்பெல்லாம் விவசாயம் பண்ணி அந்த நெல் விளைஞ்சு அதுக்கப்புறம் அந்த நெல்லு நெல்லா விழுந்தாங்க பயிர் நட்ட பயிர்ல இருந்து நெல் விளைஞ்சு அது நல்லா வந்ததுக்கு அப்புறம்தான் விவசாயிங்களுக்கு வந்து ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும் விவசாயம் பண்றதுனால நமக்குதான் நல்லது நமக்கு எல்லாமே கிடைக்குது நமக்கு விவசாயம் பண்றதுனாலதான் எல்லாமே கிடைக்குது நமக்கு வந்து சாப்பாடு துணி ஆஹ் வீடு இது எல்லாமே நமக்கு எதனால கிடைக்குதுன்னா விவசாயம் பண்றதுனாலதான் நமக்கு கிடைக்குது சாப்பாடு வந்து எதுல இருந்து கிடைக்குது நெல்லிலிருந்து கிடைக்குது நெல் எப்படி கிடைக்குது நமக்கு விவசாயம் பண்றதுனாலதான் நமக்கு நெல்லு கிடைக்குது அதே மாதிரி துணி எதுல இருந்து கிடைக்குது துணி வந்துட்டு பருத்தில இருந்து கிடைக்குது பருத்தி வந்துட்டு விவசாயம்தானே பருத்தி விவசாயம் பண்றதுனாலதான் நமக்கு கிடைக்குது பருத்திலதான் துணி நமக்கு கிடைக்குது வீடு எப்படி கிடைக்குதுன்னா ஆஹ் பனை ஓலை பின் ஆஹ் பனை தென்னை இதெல்லாம் வச்சுதான் நமக்கு வீடு கட்டுறதுக்கு பயன்படுது அதனால நமக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு வீடு துணி இது எல்லாமே அதனால விவசாயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு எந்~இந்த அந்த காலத்துல இருந்தவங்களுக்குதான் அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு வந்து விவசாயம்தான் ஒரு முதன்மை தொழிலாவே இருந்துச்சு விவசாயம்கிறது நம்ம வாழுற வாழ்க்கைக்கு ஒரு அவசியமான ஒண்ணு விவசாயம் இல்லைன்னா நம்மளா ஒண்ணுமே இல்லை விவசாயம் கண்டிப்பா நமக்கு தேவையான ஒரு தொழில் விவசாயம் விவசாயம் விவசாயம் வந்து பழமையான தொழில்தான் விவசாயம் பண்றவங்களுக்கு அஹ் வயல் ஓட்டி இதுல நீர் பாய்ச்சி கால்நடைகளை வச்சு ஆஹ் வயல் ஓட்டி வந்~அதுக்கப்புறம் பயிர் நட்டு அப்படிதான் விவசாயம் பண்ணுவாங்க அந்த காலத்துல அதிகமா நெல்லு கரும்பு ஆஹ் சிறுதானிய வகைகள் மிளகு பருப்பு வகைகள் தென்னை அவரை பருத்தி வாழை

நம்ம வந்துட்டு பலா தென்னை பனை பாக்கு ஹம் இந்த மரங்கள் எல்லாம் நம்ம வளர்த்தோம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க காட்டு ஆடு தோட்டத்துல எல்லாமே இதுல நம்ம வ~ அந்த காலத்துல இருந்தவங்க வளர்த்தாங்க இப்ப எல்லாம் அதிகமா யாரும் செடி கொடியை வளர்க்கறது இல்லை interest காட்றதில்லை ஏன்னா இப்ப எல்லாம் phone அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இல்லையா அதனால அதிகமா விவசாயத்தை யாரும் கண்டுக்கறது இல்லை தொழில்நுட்பங்களும் ரொம்ப அதிகமா வளர்ந்திருச்சு அதனால விவசாயத்தை இப்ப எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கிற தென்னை வந்து வீடு கட்டுறதுக்குத்தான் பயன்படுது அதுல தேங்காய் தேங்காய் கிடைக்குது ஆஹ் தேங்காய் வந்து குழம்புக்கு use பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் அதுல வர்ற இளநீர் இளநீர் நம்ம குடிச்சோம்ன்னா நம்ம உடலுக்குதான் ரொம்ப நல்லது அப்புறம் பாக்கு பாக்கு வந்து பாக்கு வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா அதுக்கு use ஆகுது பாக்கு அதே மாதிரி பாக்கு மரம் வந்துட்டு அந்த தட்டு பாக்கு தட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த தட்டு செய்ய பயன்படுது நமக்கு இதுலாம் நம்ம இந்த மாதிரி தென்னை பனை இதெலாம் நமக்கு நம்ம own use க்கு தான் நமக்கு பயன்படுது இது வந்து நம்ம ஹம் தோப்பாக்கி இதை நம்ம விற்பனை செஞ்சு நம்ம பணமா கூட மாத்திக்கலாம் விவசாயத்துல இப்படி எல்லாம் இருக்கு ஆனா இப்ப எல்லாம் யாரும் அதை கண்டுக்கிறதில்ல ஏன்னா இப்ப தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்திருச்சு அப்போல்லாம் விவசாயத்துல வந்து ஹம் இயற்கை உரங்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி யாரும் இல்லை ஏன்னா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள்தான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க இயற்கை உரத்த பயன்படுத்துறதால நம்ம உடலுக்கு தான் ரொம்ப நல்லது செயற்கை உ~உரத்தை பயன்படுத்துறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்ப ஏற்படுத்தும் அதனால நம்ம எப்பவுமே இயற்கை உரத்தைதான் பயன்படுத்தணும் அதே மாதிரி நம்ம வீட்டுல கால்நடை வளர்க்கிறோம் இல்லையா அந்த கால்நடைகள் வந்து நமக்கும் நம்ம விவசாயத்துக்கும் கண்டிப்பா உதவும் ஏன்னா கால்நடைகளை வச்சுதான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் கால்நடைகள் வச்சுதான் விவசாயம் கண்டிப்பா பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் நம்ம புதுசா ஆஹ் வயல்ல நெல்லு நாத்து நட போறோம் அப்படின்னா ஆஹ் கால்நடை ரெண்டு வச்சு இரண்டு மாடுகளை வச்சு அந்த வயலை ஓட்டி அதுதான் அந்த வயலை ஓட்டி அதுக்கப்புறம் அதுல நீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் நெல்லு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுல உரம் உரம்ல இட்டு அதுக்கு அப்புறமா பயிர் வளரும் நெல்லு வரும் இந்த மாதிரி கால்நடைகளும் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி கால்நடைகளுக்கு நம்ம விவசாயம் பண்றதுனால அதுகளுக்கும் உணவு கிடைச்ச மாதிரிதான் ஏன்னா ஹம் அந்த பயிர் நடுரோம் இல்லையா அது இந்த ஓரமெல்லாம் இருக்கும் இல்லையா காடோட ஓரம் அங்கெல்லாம் புல்லு எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து கால்நடைகள் சாப்பிட்டது அதுக்கப்புறம் நம்ம நெல்ல அடிச்சு நெல்ல எடுத்துட்டு அந்த கோல் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் மாடு ஆடு எல்லாம் சாப்பிடுறதுதான் அதனால கால்நடைகளும் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப உதவுற ஒண்ணாதான் இருக்கு இதே மாதிரி நம்ம வீட்டுல முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி எங்க இடம் இருந்துச்சுன்னா நம்மளே காய்கறி தோட்டமெல்லாம் போட்டோம்ன்னா நமக்கும் ஒரு நல்ல ஹம் இதுதான் ஏன்னா நம்ம நம்ம விதை போட்டு நம்ம வளர்த்த செடிகளை ஆஹ் காய் வந்து நம்ம சாப்பிடுறோம் ஏன்னா நம்ம இயற்கையா வளர்த்துறோம் இல்லையா நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறது இல்லை நம்ம இயற்கையா வளர்த்தி நம்மளே சாப்பிடுறோம் அதுல வந்து செயற்கையா எதுவுமே வராது அதனால விவசாயம் பண்றதுனால நம்ம வாழ்க்கைக்கு இந்த எந்த ஒரு கஷ்டமுமே வராது ஏன்னா ஆஹ் விவசாயம் பண்றதுனால நான் எனக்கு இவ்வளவு ஆஹ் நஷ்டமாச்சே அப்படின்னு சொல்றாங்க யாராலயும் இருக்க முடியாது நஷ்டம் எப்படி ஆகும்ன்னு நம்ம பண்ற விவசாயத்துக்கு தகுந்த ஆஹ் விலை கிடைக்காம இருந்தாதான் நஷ்டமாகும் நம்ம பண்ற விவசாயத்துக்கு தகுந்த விலையை government நமக்கு குடுத்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நஷ்டம் வராது விவசாயத்துனால பயனடைஞ்சவங்கதான் இருக்காங்க யாருமே நஷ்டப்பட மாட்டாங்க விவசாயம் அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மலை side எங்க பாட்டி ஊர்ல ஆஹ் கொல்லிமலைதான் அங்க நாங்க போனோம்ன்னா நானே கூட பயிர்லாம் நட்டுருக்கேன் நெல் அறுத்துருக்கேன் நெல் அடிச்சிருக்கேன் இதெல்லாம் விவசாயம் பண்றதுனாலதான்

சவுக்கு மரம் அது பண்ணிட்டு இருக்காங்க சவுக்கு மரம் நிறைய தோப்பு தோப்பா இருக்கும் சவுக்கு தோப்பு அதே மாதிரி மிளகு மிளகு கொட்டை இருக்குங்க இல்லைங்களா அதெல்லாம் அங்க இருக்கு அதே மாதிரி குச்சி கிழங்கு இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணிட்டுதான் இருக்காங்க அதே மாதிரி கொல்லிமலைலதான் அதிகமா பலா மரம் இருக்கும் அப்புறம் நெல் அதிகமா இருக்கும் அங்கயே நான் பார்த்த வரைக்கும் ஆஹ் முள்ளங்கி அங்கே போட்டிருக்காங்க முட்டைகோஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க இதெல்லாம் எதனால வருது விவசாயத்துனால தான் வருது அதான் விவசாயம் பண்றதுனாலதான் நமக்கு உணவு எல்லாமே கிடைக்குது இப்பலாம் அதிகமா யாரும் விவசாயம் பண்றது இல்லை இந்த மலை side இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் விவசாயத்தை பாக்குறாங்க ஏன்னா இவ்வளவு தொழில்நுட்பங்கள் அதிகமா இருக்கு so அதனால யாரும் விவசாயத்தை அவ்வளவுக்கும் கண்டுக்கறதில்லை

இடம் எதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா செடி கொடி எதுனா வச்சு வளர்த்து நிறைய செடி போட்டீங்கன்னா நீங்களும் கடைக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மானியம் கிடைக்கும் இல்லையா அதனால நீங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ண try பண்ணுங்க நான் உங்களை நெல்லெல்லாம் போட சொல்லல வீட்டு முன்னாடி இருக்குற இடத்துல சின்னதா ஒரு தோட்டம் காய்கறி தோட்டம் மிளகாய் செடி நான் எங்க வீட்டு முன்னாடிலாம் மிளகாய் செடி எல்லாம் போட்டு இருக்கோம் நாங்க எல்லாம் கடையில மிளகாய் வாங்குறதுல